வணக்கம் ஜிகெம்பெய்ண்ட் ல் அடிப்படை செயல்பாடுகள் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது ஏற்கனவே இருக்கும் ஒரு பைல் ஐ திறத்தல் உரையை சேர்த்தல் மற்றும் திருத்துதல் objectகளை தேர்ந்தெடுத்தல் நகர்த்துதல் திருப்புதல் மற்றும் சுழற்றுதல் ஆப்ஜெக்ட் களை குழு அமைத்தல் மற்றும் ஒழுங்கமைத்தல் objectகளை வெட்டுதல் பிரதியெடுத்தல் ஒட்டுதல் மற்றும் நீக்குதல்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
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷனை திறக்க டாஷ் ஹோம் ல் க்ளிக் செய்க தோன்றும் சியர்ச் பார் ல் டைப் செய்க ஜிசெம்பெயிண்ட்
ஜிசெம்பெயிண்ட் ஐகான் மீது க்ளிக் செய்க
ஏற்கனவே உள்ள ஒரு பைல் ஐ திறப்பதில் டுடோரியலை ஆரம்பிக்கலாம்
பைல் மேனு மீது க்ளிக் செய்க ஒப்பன் ஐ தேர்ந்தெடுத்து அதன் மீது க்ளிக் செய்க
fileகள் மற்றும் folderகளை கொண்ட ஒரு விண்டோ திறக்கிறது
இதிலிருந்து புரோப்பேன் என்ற பைல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
பைல் ஐ திறக்க ஒப்பன் மீது க்ளிக் செய்க
ப்ரோபேன் அமைப்புக்கு கீழே சில உரைகளை சேர்ப்போம்
டூல்பாக்ஸ் லிருந்து ஆட் ஒர் மோடிஃபை ஆ டெக்ஸ்ட்டூல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
டெக்ஸ்ட் டூல் புராப்பர்ட்டி பேஜ் திறக்கிறது
புராப்பர்ட்டி பேஜ் பின்வரும் புலங்களைக் கொண்டுள்ளது பாமிலி ஸ்டைல் சைஸ் அண்டர்லைன் மற்றும் சில
பான்ட் பெயர்களின் ஒரு பட்டியலை பாமிலி கொண்டுள்ளது
பட்டியலில் கீழே வருவோம்
பாமிலி ல் இருந்து ஏரியல் பிளாக் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
ப்ரோபேன் அமைப்பிற்கு கீழே உள்ள காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
பச்சைப் பெட்டியினுள் ஒரு சிமிட்டும் கர்சரைக் காணலாம்
புரோப்பேன் என சேர்மத்தின் பெயரை டைப் செய்வோம்
இப்போது ஸ்டைல் ஐ போல்ட் இட்டாலிக் என மாற்றுவோம்
புரோப்பேன் உரையைத் தேர்ந்தெடுத்து போல்ட் இட்டாலிக் மீது க்ளிக் செய்க
fontஅளவை 16 ஆக அதிகரிக்கிறேன்
கீழே 16 க்கு வந்து அதன் மீது க்ளிக் செய்க
உரையின் மாற்றத்தைக் கவனிக்கவும்
அடுத்து அண்டர்லைன் அம்சத்தை பயன்படுத்துவோம்
இதன் கீழிறங்கும் பட்டியலில் உள்ள தேர்வுகள் நோன் சிங்கில் டபிள் மற்றும் லோவ்
சிங்கில் ஐ தேர்ந்தெடுப்போம்
உரையின் நிறத்தை மாற்றுவோம்
உரையின் முன்னிருப்பு நிறம் கருப்பு
கலர் புலத்தின் கீழ்நோக்கு அம்புக்குறியை க்ளிக் செய்க
இங்கே பல்வேறு நிறங்களைக் காணலாம்
ஊதாவை தேர்ந்தெடுக்கிறேன்
உரையின் நிலையையும் நாம் மாற்றலாம்
100 லிருந்து 100 வரை பொசிஷன் புலம் கொண்டுள்ளது
எவ்வாறு உரை மாறுகிறது என காண்போம்
உரையைத் தேர்ந்தெடுக்கவும்
மேல் அம்பு முக்கோணத்தை மவுஸால் க்ளிக் செய்க
உரை மேல்நோக்கி நகருகிறது
அதேபோல கீழ் அம்பு முக்கோணத்தை க்ளிக் செய்தால் உரை கீழ்நோக்கி நகருகிறது
உரையை சாதாரண நிலைக்கு கொண்டுவருவோம்
பொசிஷன் புலத்தில் 0 ஐ டைப் செய்க
பின் காட்சி பகுதியில் க்ளிக் செய்க இங்கே உங்களுக்கான பயிற்சி
முதல் டுடோரியலின் பயிற்சியை திறக்கவும்
அமைப்புகளுக்கு n ஹெக்ஸேன் மற்றும் n ஆக்டேன் என லேபல் செய்க
பான்ட் பெயர் பான்ட் அளவு அண்டர்லைன் மற்றும் உரையின் நிறத்தை மாற்றுக
உங்களின் பயிற்சியின் முடிவு பார்க்க இவ்வாறு இருக்க வேண்டும்
இப்போது objectகளை தேர்ந்தெடுக்கவும் நகர்த்தவும் கற்போம்
டூல் பாக்ஸ் ல் இருந்து செலக்ட் ஒனே ஒர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் toolஐ தேர்ந்தெடுக்கவும்
பெண்டேன் மீது க்ளிக் செய்க
மாஸ் பட்டனை விடாமல் அதை வேறு நிலைக்கு இழுக்கவும்
இப்போது மாஸ் ஐ விடுவிக்கவும்
அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐ சுழற்றுவோம்
ஆப்ஜெக்ட் ஐ சுழற்ற செலக்ட் ஒனே ஒர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
புராப்பர்ட்டீஸ் பக்கம் பின்வரும் toolகளை கொண்டுள்ளது பிளிப் தே செலக்ஷன் ஹாரிசன்டலி பிளிப் தே செலக்ஷன் வெர்டிக்கலி ரோட்டேட் தே செலக்ஷன்
இந்த toolகளை பயன்படுத்த பெண்டேன் மீது க்ளிக் செய்க
ரோட்டேட் தே செலக்ஷன் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
காட்சி பகுதிக்கு சென்று அந்த ஆப்ஜெக்ட் மீது மாஸ் ஐ வைக்கவும்
வலஞ்சுழி மற்றும் இடஞ்சுழி திசைகளில் மாஸ் ஐ நகர்த்தவும்
ஆப்ஜெக்ட் ன் சுழற்சியை கவனிக்கவும்
இப்போது அந்த ஆப்ஜெக்ட் ஐ திருப்ப கற்போம்
பெண்டேன் அமைப்பை கிடைமட்டமாக திருப்புவோம்
அமைப்பை கிடைமட்டமாக திருப்ப பிளிப் தே செலக்ஷன் ஹாரிசன்டலி டூல் மீது க்ளிக் செய்க
டுடோரியலை இங்கே இடைநிறுத்தி தேர்ந்தெடுப்பதை நீங்களே செங்குத்தாக திருப்பி பார்க்கவும்
இப்போது objectகளை குழு அமைப்போம் மற்றும் ஒழுங்கமைப்போம் objectகளை குழு அமைக்க அனைத்து objectகளையும் தேர்ந்தெடுக்கவும்
அதற்கு எடிட் menuக்கு சென்று செலக்ட் ஆல் மீது க்ளிக் செய்க
அல்லது CTRL மற்றும் ஆ விசைகளை ஒருசேர அழுத்தலாம்
ஏதேனும் ஒரு objectன் மீது ரைட் க்ளிக் செய்க
கான்டெக்ஸ்ட் மேனு திறக்கிறது
குரூப் andஒர் அலிக்ன் ஆப்ஜெக்ட்ஸ் தேர்வை தேர்ந்தெடுக்கவும் ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
குரூப் பெட்டியின் மீது குறியிடுக
அலிக்ன் மற்றும் ஸ்பேஸ் எவன்லி தேர்வுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவற்றை குறிநீக்கவும்
ஒக் பட்டன் மீது க்ளிக் செய்க
objectகள் ஒன்றாக குழுவமைப்பட்டிருப்பதைக் காண்கிறோம்
இப்போது objectகளை ஒழுங்கமைப்போம்
அனைத்து objectகளையும் தேர்ந்தெடுக்க CTRLA ஐ அழுத்துக
ஏதேனும் ஒரு ஆப்ஜெக்ட் மீது ரைட் க்ளிக் செய்க
கான்டெக்ஸ்ட் மேனு திறக்கிறது
குரூப் புராப்பர்ட்டீஸ் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
அலிக்ன் பெட்டியின் மீது குறியிடுக
அலிக்ன் தேர்வு ஒரு கீழிறங்கு பட்டியலைக் கொண்டுள்ளது
objectகளை ஒழுங்கமைக்க இது சில தேர்வுகளைக் கொண்டுள்ளது
நான் லெஃப்ட் ஐ தேர்ந்தெடுக்கிறேன் ஒக் பட்டன் மீது க்ளிக் செய்க
மாற்றங்களை கவனிக்கவும்
டுடோரியலை இங்கே இடைநிறுத்தி மற்ற அலிக்ன் தேர்வுகளை கொண்டு ஆப்ஜெக்ட் களை ஒழுங்கமைத்து பார்க்கவும்
இப்போது cut வெட்டுதல் copy பிரதியெடுத்தல் மற்றும் paste ஒட்டுதல் தேர்வுகளை பயன்படுத்த கற்போம்
எடிட் மேனு ற்கு செல்க
இது அடிப்படை எடிட் தேர்வுகளான கட் கோப்பி பாஸ்டே மற்றும் கிளியர் போன்றவற்றை கொண்டுள்ளது இந்த தேர்வுகளுக்கான பொதுவான சுருக்குவழி விசைகள் வெட்டுவதற்கு CTRLX பிரதியெடுக்க CTRLC ஒட்டுவதற்கு CTRLV
இவை ஜிகெம்பெய்ண்ட் லும் அதேபோல வேலை செய்யும் செலக்ட் ஒனே ஒர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் டூல் ஐ பயன்படுத்தி ஒன்று அல்லது அதற்குமேற்பட்ட Objectகளை தேர்ந்தெடுக்கவும்
ஆப்ஜெக்ட் மீது க்ளிக் செய்க
வெட்ட CTRLX ஐ அழுத்துக
காட்சி பகுதியில் வேறு இடத்தில் ஆப்ஜெக்ட் ஐ ஒட்ட CTRLV ஐ அழுத்துக
நாம் ஆப்ஜெக்ட் ஐ வெட்டும்போது அது அதன் இடத்திலிருந்து நீக்கப்படுகிறது என்பதை கவனிக்கவும்
அடுத்து காட்சி பகுதியில் வேறு இடத்தில் ஆப்ஜெக்ட் ஐ பிரதி எடுத்து ஒட்டுவோம்
ஆப்ஜெக்ட் மீது க்ளிக் செய்து பிரதி எடுக்க CTRLC ஐ அழுத்தி பின் ஒட்ட CTRLV ஐ அழுத்துக
நாம் ஆப்ஜெக்ட் ஐ பிரதி எடுக்கும்போது அது அதன் இடத்திலிருந்து நீக்கப்படவில்லை என்பதை கவனிக்கவும்
காட்சி பகுதியை துடைக்க அனைத்து objectகளைம் தேர்ந்தெடுக்கவும்
அனைத்து Objectகளையும் தேர்ந்தெடுக்க CTRL ஆ ஐ அழுத்துக
எடிட் மேனு க்கு சென்று கிளியர் மீது க்ளிக் செய்க
நம் ஆரம்ப அமைப்புக்கு செல்ல எடிட் மேனு க்கு சென்று உண்டோ மீது க்ளிக் செய்க
அல்லது CTRLZ ஐ அழுத்துக
விசைப்பலகையில் டிலீட் விசையை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்ட் ஐ நீக்க அந்த ஆப்ஜெக்ட் ஐ தேர்ந்தெடுத்து
விசைப்பலகையில் டிலீட் விசையை அழுத்தவும் ஒரு அமைப்பின் ஒரு பகுதியை மட்டும் நீக்க இரேசர் டூல் ஐ பயன்படுத்த கற்போம்
டூல்பாக்ஸ் ல் இருந்து இரேசர் டூல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
ஏதேனும் ஒரு அமைப்பின் பக்கதில் மாஸ் ஐ வைக்கவும்
அமைப்பின் பகுதி சிவப்பு நிறமாக மாறுகிறது
அந்த அமைப்பின் அந்த சிவப்பு நிற பகுதியை நீக்க அதன் மீது க்ளிக் செய்க
இப்போது நம் ஆரம்ப அமைப்பை பெற மாற்றங்களை உண்டோ செய்வோம்
இப்போது பைல் ஐ சேமிப்போம்
டூல்பார் ல் சேவ் தே கரண்ட் பைல் பட்டனை க்ளிக் செய்க
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றவை எவ்வாறு ஏற்கனவே இருக்கும் ஒரு பைல் ஐ திறப்பது காட்சி பகுதியில் ஒரு உரையை சேர்ப்பது மற்றும் மற்றும் திருத்துவது objectகளை தேர்ந்தெடுப்பது நகர்த்துவது திருப்புவது மற்றும் சுழற்றுவது Objectகளை குழு அமைப்பது மற்றும் ஒழுங்கமைப்பது objectகளை வெட்டுவது பிரதி எடுப்பது ஒட்டுவது மற்றும் நீக்குவது
பயிற்சியாக இரேசர் டூல் ஐ பயன்படுத்தி என் ஆக்டேன் அமைப்பை என் பென்டேன் ஆகவும் என் ஹெக்சேன் அமைப்பை ஈத்தேன் ஆகவும் மாற்றவும்
பயிற்சியின் வெளியீடு பார்க்க இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்